family யோட போறீங்க அப்படிதானே ma'amfamliy யா போறதுனால

அஹ் hello அஹ் family யோட நான் என்னோட husband அப்பறம் வந்து மூணு குழந்தைங்க அப்பறம் எங்களோட ஆஹ் எங்களோட ரெண்டு வயசான எங்க தாதா பாட்டி எல்லாரும் வர்றாங்க ma'am okay ma'am ஆனா but நீங்க கேக்குற time ல இப்போதைக்கு available லா இல்ல. அன்னைக்கு வந்து flight வந்து பாத்தீங்கன்னா evening ஒரு four o'clock அப்படித்தான் ma'am flight available லா இருக்கு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து evening four o'clock okay வா ma'am இல்ல ma'am எங்களுக்கு morning தான் வேணும். நீங்க morning கேக்குற time ல இப்போதைக்கு available இல்ல. அப்படியும் உங்களுக்கு urgent ஆ போகணும் அப்படின்னா நீங்க actual லா வந்து இன்னொரு country க்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு flight book பண்ணி அங்கிருந்து அமெரிக்க போற மாதிரி தான் ma'am actual ஆ ஒரு flight ல போறதுக்கு ரெண்டு flight ல போற மாதிரி இருக்கும் ma'am அப்படின்னா உங்களுக்கு okay வா ma'am hello என்ன சொன்னீங்க கேக்கல ma'am நீங்க இப்போ கேக்குற time கு available லா flight இல்லாத இல்லாத காரணத்தினால இது என்னதுன்னா நீங்க direct ஆ நீங்க அமெரிக்க போறதுக்கு பதிலா இப்போ ரெண்டு flight பிடிச்சு அமெரிக்க போனதா நீங்க கேக்குற time ல seat available லா இருக்குது ma'am

அஹ் okay ma'am அது okay எனக்கு morning நீங்க flight இது பண்ணித் தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப easy யா இருக்கும் ma'am ஏன்னா நாங்க போற இடத்துக்கு ரொம்ப evening அந்த time ல எல்லாம் போணோம்னா போய் சேரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ma'am ஏன்னா குழந்தைங்க வயசானவங்கல எல்லாம் கொண்டு போறோம்ல. அப்போன்னா வந்து ரெண்டு country யா flight போட முடியும் ma'am இன்னொரு country ல இருந்துட்டு இந்த country to arrange பண்ண முடியும் அது உங்களுக்கு okay தானே ma'am two flights ready பண்ணுறதுக்கு அஹ் okay அஹ் okay ma'am அஹ் seats வந்து எப்படி இருக்கும் ma'am எந்த மாதிரி seat போடுவீங்க front seat ஆ எந்த மாதிரி center last seat அந்த மாதிரி இருக்கும்ல நீங்க எந்த எங்க எங்களுக்கு பத்து பேருக்கும் நீங்க எந்த மாதிரி வயசானவங்க வர்றது வர்றா reason னால நீங்க வந்து சில customers வந்து கேப்பாங்க front seat வந்து set ஆகாதுன்னு சொல்லுவாங்க சில customer வந்து back seat set ஆகல சொல்லுவாங்க சிலவங்க வந்து middle தான் கேப்பாங்க அதனால உங்களுக்கு என்னமாதிரி வேணும்

அவங்களுக்கு vomit sensation லா இருக்கும் so நீங்க maximum எங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து front seat கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். okay ma'am நீங்க கேக்குறமாதிரி நா front seat இப்போதைக்கு available ல தான் இருக்குது ma'am நான் போடுறேன். பத்து பேரு தானே ma'am பத்து பேருக்கும் இப்போ ticket வந்து எல்லாருக்குமே front seat ல போட்டுறலாம்ல ma'am அஹ் okay எல்லாருக்கும் போட்டுடலாம் ma'am two minutes line ல wait பண்ணீங்கன்னா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

ma'am நீங்க கேட்டமாதிரி பத்து members க்குமே வந்து front seat ல வந்து available லா நாங்க இருக்கு ma'am actual லா நீங்க இப்போ direct ஆ அமெரிக்க போறதாயிருந்தா இது ready பண்ணிருக்க முடியாது. நீங்க இப்போ two flight okay சொன்னதுனால தான் ma'am ticket இப்போ available லா இருக்கு. okay ma'am அஹ் ticket rates என்ன

இப்போ சில tickets லாம் ரே~ அஹ் ஒவ்வொரு rate க்கு ticket இருக்கும். நீங்க இப்போ சொல்லுற rate இப்போ வந்து என்ன rate ல இருக்கும் ma'am hello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

அஹ் okay ma'am அதான் கம்மி rate ஆ இல்ல அதைவிட ஜாஸ்தி இருக்கா ma'am

அஹ் eighty thousand இப்போ அமெரிக்காக்கு eighty thousand ன்னா இப்போ இது இதைப்பாத்தீங்கன்னா ஒரு sixty thousand

பத்து பேருக்குமே eighty thousand அந்த range லயே ticket போட்டு~ நாங்க இப்போ வந்து ரெண்டு flight

போறதுனால நாங்க றெண்டு country க்குமே இப்போ வந்து book பண்ணிடலாமா ma'am அஹ் பண்ணிடுங்க ma'am எந்த country க்கு போயிட்டு அப்பறம் வந்து அமெரிக்கா போகணும்.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 அஹ் hello ma'am கேக்குது ma'am line ல இருக்கீங்களா ma'am துபாய் போய்ட்டு தான் ma'am துபாயில வந்துட்டா அங்க இருந்துட்டு அமெரிக்கா போகும். okay ma'am துபாய்ல நாங்க எத்தனை hours wait பண்ணணும்.

அஹ் okay ma'am எங்களுக்கு flight ல எந்த மாதிரி food கொடுப்பீங்க ma'am நாங்க இப்போ குழந்தைங்களை எல்லாம் கொண்டு வர்றோம் உங்க flight food லாம் வந்து ரொம்ப neat hygienic ஆ ஆஹ் எந்த இருக்குமா ma'am

அஹ் normal லா நீங்க local அந்த மாதிரி இல்ல ma'am இதுவந்து international airport ma'am so நீங்க நினைக்கிற அளவிற்கு best quality அ best quantity ஆன food தான் கொடுப்போம். குழந்தைங்க வர்றதுனால குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்கும் எது பிடிக்காது எந்த food சாப்பிட்டா digest ஆகும் எது சாப்பிட்டா digest ஆகாம இருக்கும் அது எல்லாம் நாங்க வந்து think பண்ணி தான் ma'am எல்லாமே quality தான் ma'am நாங்க வெச்சிருப்போம். நீங்க வந்து உங்களுக்கு எந்த food வேணும் நீங்க அப்படி சொன்னா கூட எங்களுடைய agent வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துடுவாங்க ma'am நீங்க இதுதான் இதுதான் compulsory யா சாப்பிட்டு ஆகணும்ன்னு நாங்க சொல்லமாட்டோம் உங்களுக்கு குழந்தைங்க வர்றாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி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 அப்படியா okay ma'am அப்போ food வந்து food நாங்களே select பண்ணி கொடுக்கலாமா என் குழந்தைங்க வர்றதுனால இந்த மாதிறி food குடு~ இருக்கும் போதே உங்களுக்கு தேவையான menu card லாம் கொடுப்பாங்க ma'am நீங்க அதுல பாத்துட்டு இந்த குழந்தைகளுக்கு இதுதான் வேணும்னு சொ~சொன்னீங்கன்னா அவங்க வந்து arrange பண்ணி கொடுத்துடுவாங்க ma'am so food பத்தி நீங்க எந்த ஒரு worry பண்ணிக்க வேண்டாம் ma'am அதெல்லாம் neat ஆ quality யா quantity யா தான் ma'am இருக்கும். okay ma'am இப்போ துபாய்ல நாங்க வந்து இப்போ wait பண்றோம்ல துபாய் wait பண்ற அஹ் time ல எங்களுக்கு வந்து அங்க உங்க இதுல இருந்து எங்களுக்கு food arrange பண்ணிடுவீங்களா? துபாயில நீங்க flight இறங்கின அப்புறம் நாங்க arrange பண்ண முடியாது ma'am நீங்க வந்து flight ல இருக்கும் போது மட்டும் தான் ma'am நாங்க arrange எங்கனால நீங்க அந்த ticket க்கான ரூபாய் எல்லாம் சேத்து வர்றதுனால அந்த flight ல இருக்கும் போது தான் ma'am நாங்க arrange பண்ணிகொடுக்க முடியும். அஹ் இல்ல ma'am international அஹ் international airlines தானே so நாங்க வந்து துபாய் வந்து இது போ~போய் போறதுனால அங்க போய் நாங்க wait பண்ணும் போது எங்களுக்கு food அப்பறம் tea அந்தமாதிரி எதுமே நீங்க arrange பண்ணி பண்ணி கொடுக்க மாட்டோம் ஏன்னா நீங்க flight க்கு wait பண்ற time னால வந்து flight வந்து எப்படியும் forty forty ஒரு thirty minutes குள்ள வந்துடும் so அந்த time மட்டும் நீங்க பாத்துக்குற மாதிரி இருக்கும் ma'am அதுக்கு அப்புறம் நீங்க flight ல வந்துட்டு எங்களுக்கு வந்து coffee வேணும் tea வேணும்ன்னு கேட்டா அவங்க கண்டிப்பா குடுத்துடுவாங்க ma'am okay okay எல்லா drinks உம் கிடைக்குமா ma'am உங்க flight ல வந்து juice அந்த மாதிரி குழந்தைக்கு தேவையான உங்களுக்கு கிடைக்கும் எந்த குழந்தைகள் என்ன விரும்பி கேக்குறாங்களோ snacks item ஆ இருக்கட்டும் cool drinks item ஆ இருக்கட்டும் பெரியவங்களுக்கு வந்து உங்க கூட பெரியவங்க வர்றனால வர~வர்றாங்கன்னு சொன்ன்தால அவங்களுக்கு தேவையான

அதாவது non-veg non-veg சாப்பிடவங்க இருப்பாங்க veg சாப்பிட கூடியவங்களும் இருப்பாங்க so அவங்களுக்கு veg வேணும்னா கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம் ma'am அஹ் okay ma'am morning எத்தனை மணிக்கு ma'am flight morning இப்போ two flight அஹ் இப்போ இருக்கதால morning வந்து அஹ் early morning ஒரு five-thirty க்கு ஒரு flight இருக்கு ma'am அதுக்கு அப்பறம் வந்து

அஹ் eight க்கு okay ma'am அஹ் அப்போன்னா eight o'clock க்கு இங்க வந்து book பண்ணிடலாமா ma'am

eight o'clock க்கு நீங்க correct ஆ நீங்க flight ஏறுனீங்க அப்படின்னா அஹ் ஒரு afternoon ஒரு twelve o'clock கிட்ட something லேயே போய் நீங்க அங்க துபாய்ல reach ஆகிடலாம் ma'am அதுக்கு அப்பறம் உங்களுக்கு half an hour break one o'clock one o'clock one o'clock ஆகாது ma'am ஒரு twelve fourty-five something லலாம் அமெரிக்கா போறதுக்கு next flight வந்துடும் ma'am okay ma'am அங்கேயிருந்து அமெரிக்கா நாங்க எத்தனை மணிக்கு reach ஆயிடுவோம் correct ஆ five o'clock எல்லாம் நீங்க reach ஆகிடுவீங்க ma'am அஹ் okay ma'am வேற எந்தமாதிரி formalites லாம் இருக்குது இப்போ வந்து covid time அதனால நாங்க எந்த மாதிரி test எல்லாம் எடுத்துட்டு வரணும் report அப்பறம் வந்து vaccination போட்ட report எத்தனை மணிக்கு எத்தனை மணிநேரம் உங்க family ல நீங்க எல்லாருமே போட்டுட்டீங்களா second dose first dose வரைக்கும் எல்லாருமே போட்டுட்டீங்களா ma'am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 எங்களுடைய office ல வந்து கண்டிப்பா நீங்க medical checkup இருக்கும் medical checkup நீங்க கண்டிப்பா attend பண்ணணும். அஹ் பெரியவங்க குழந்தைங்க வர்றதால கண்டிப்பா medical checkup வந்து attend பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் ma'am நாங்க வந்து sure ஆ வந்து அனுப்ப முடியும். அஹ் okay ma'am okay அஹ் எல்லா details உம் முன்னாடியே நாங்க இன்னைக்கே book பண்ணும்போது கொடுக்கணுமா இல்ல வந்து நாங்க வரும்போது உங்களுக்கு கொடுத்தாப் போதுமா அதை கொடுத்ததுக்கு அப்பறம் தான நீங்க எங்களை book பண்றதுனால நாங்க already நாங்க book பண்ணி வெச்சிப்போம் ma'am நீங்க வந்து medical check medical checkup மட்டும் வந்து நீங்க attend பண்ணா போதும். இப்போ நாங்க online ல book entry ய இருக்கிறனால நீங்க two days க்கு முன்னாடி வருவீங்கள ma'am

நீங்க வந்து ஆஹ் online ல book பண்றதாயிருந்தாக்கூட நீங்க வந்து cash வந்து pay பண்ணிக்கலாம் இல்லன்னா two days க்கு வந்து two days க்கு முன்னாடி நீங்க வந்து ticket வாங்க வர்றதா இருந்தா அப்போகூட நீங்க cash வந்து கொடுத்துக்கலாம் ma'am அஹ் okay ma'am வேற எந்த இதுல details லாம் கொண்டு வரணும் covid test பண்ணது அப்பறம் வந்து injection vaccination report வேற எந்த இதெல்லாம் கொண்டு வரணும் ma'am hello hello அஹ் உ~இந்த line கொஞ்சம் problem ma'am அதா ma'am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

ten days க்கு முன்னாடி நீங்க அது வந்து கொண்டுவரணும் அதுக்கப்பறம் வந்து ஆதார் card so உன்னுடைய photo அப்பறம் pan card இந்த மாதிரி என்னென்ன details லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாதையுமே எடுத்துட்டு வாங்க ma'am அஹ் okay ma'am okay இப்போ நாங்க எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு flight சொல்லி இருக்கீங்க அப்படின்னா நாங்க six நீங்க atleast ஒரு two hours முன்னாடி நீங்க உங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வ~வந்து வந்து இருந்தா தான் ma'am நீங்க correct ஆ எந்த ஒரு tension இல்லாம tension இல்லாம correct time க்கு போய் correct time க்கு போய் flight ஏறும்போது உங்களுக்கு எந்த tension இல்லாம இருக்கும் இல்லன்னா நீங்க அவசர அவசரமா வீட்ல இருந்தும் கிளம்பி இங்க வரும்போது time ஆகிடும் ஏன்னா first time நீங்க போறதுனால குழந்தைகளும் வரதுனால எந்த tension உம் இல்லாம நீங்க வந்தாதான் நீங்க correct time க்கு flight ல ஏறி நீங்க நான் சொன்ன time க்கு நீங்க அங்க போய் இறங்கும்போது correct ஆ இருக்கும் நீங்க flight அ miss பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்பறம் வந்து உங்களுடைய fault

okay ma'am அது நாங்க correct time க்கு வந்துடலாம் ma'am இப்போ ஒரு~ஒ ஒரு passengers வந்து எவ்வளோ KG ல luggage கொண்டு போலாம் ma'am அந்த ஒரு limited வச்சிருப்பீங்கல்ல அந்த இது சொல்லுவீங்களா இப்போ நாங்க பத்து பேரு போறோம். இங்க signal problem cut ஆகி cut ஆகி வருது ma'am sorry ma'am sorry அஹ் okay ஆஹ் okay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

thirty க்கு மேல கொண்டு வந்திங்கன்னா அதுக்கு தனியா pay பண்ண வேண்டி இருக்கும்ல ma'am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

okay ma'am அப்படி பார்த்திங்கன்னா வந்து dress மட்டும்தான இருக்கும் வேற எதுவும் heavy ஆன weight எல்லாம் இருக்காதுல்ல ma'am இருக்காது ma'am ஆனா அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் things அந்த மாதிரிலாம் but வந்து ரொம்ப heavy யான weight லாம் நீங்க எடுத்துட்டு போவிங்க maximum ஒரு thirty வந்து thirty KG அந்த அந்த range ல இருக்குற மாதிரி நீங்க weight எல்லாம் பாத்துக்கோங்க, அதுக்குமேல நீங்க வந்து எடுத்திட்டு போகாதீங்க ma'am அஹ் okay ma'am okay okay ma'am உங்களுக்கு வேற ஏதாச்சு எதாவது doubt எதாச்சு இருக்கா ma'am இதைப்பத்தி first time நீங்க போறனால எதாச்சு doubt இருக்குதா ma'am அஹ் வேற doubt இருக்கு இல்ல ma'am ஆனா குழந்தைகளுக்கு vomit sensation அந்த மாதிரி எல்லாம் இருக்கு so அவங்களுக்கு cfirst time flight வந்து கொஞ்சம் uncomfortable லா இருக்கும் அதுக்கான இதெல்லாம் flight ல அதுக்கான வசதி குழந்தைங்க வந்து அழுதாங்கன்னா அதை இது பண்றதுக்கு பயப்படாம இருக்க அதுக்கான இதெல்லாம் பயப்படாதீங்க ma'am இந்த எல்லா சின்ன குழந்தைகளுமே flight ல வரதா செய்றாங்க first time வந்து நமக்கு கொஞ்சம் வந்து அஹ் vomit problems அந்தமாதிரி சின்ன சின்ன problems பழகிட்டா உங்களுக்கு நீங்க இங்கிருந்து துபாயிக்குள்ள வரைக்கும்தான் உங்களுக்கு இந்தமாதிரி இருக்கும் ஏன்னா next நீங்க flight ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது ma'am பழகிடும் ma'am அதுவாவே உங்களுக்கு பழகிடும். மத்தபடி இப்போ குழந்தைகளுக்கு vomit வந்துச்சுனா கூட அதை care பண்றதுக்காக எங்களுக்கு agent கண்டிப்பா இருப்பாங்க. அஹ் okay ma'am okay thanks அஹ் okay ma'am அஹ் thanks ma'am இவ்வளோ நேரம் இவ்வளோ details

thanks ma'am thank you so much கிறி~ கிறிஸ்து மீட்பர் கிறிஸ்து மீட்பர் ஆஹ் பிரேசில் நாட்டுல இருக்கு. ஆஹ் பிரேசில் நாட்டுல வந்துட்டு ரியோ டி ஜெனிரோ அப்படிங்குற ஒரு நகரத்துல தான் இருக்கு. இது வந்து ஒரு ஏசுவோட சிலை தான் இது. இது வந்து தேக்க கலைன்னு ஒரு கலை இருக்கு art அந்த கலையோட வந்து ரொம்ப பெரிய பெருமையை சேர்த்தது இந்த கிறிஸ்து சிலை. இந்த சிலை வந்து உலகத்துலேயே நாலாவது ரொம்ப பெரிய ஏசுவோட சிலையா இருக்கு. இதோட height வந்து இதோட height வந்துட்டு ஒன்பது புள்ளி நா~அஞ்சு meter உ அப்பறம், அதோட உயரம் வந்துட்டு முப்பத்தொன்பது புள்ளி ஆறு meter உ

அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு ton னாம். இது வந்துட்டு இது வந்து காடுங்குற இடத்துல காட்டுல இருக்கு உள்ளே வந்து எழுவது meter

இது வந்து கிறிஸ்துவோட கிறிஸ்துவ சின்னம். கிறிஸ்துவ சின்னமா இது இருக்கு. ரியோ ரியோ நகரம் ரியோவோட நகரம் ரியோ நகரங்கற ஒரு பிரேசில் நாட்டுக்கு இது வந்து சின்னமாவும் இருக்கு. இது வந்து ரொம்ப வலு~ வலுவூட்டி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு concrete அப்பறம் ஒரு பாறையை வச்சு தான் சோப்புக்கல்லு இதெல்லாம் வச்சு தான் கட்டிருக்காங்க. இது வந்து கட்டுன வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வீடு எல்லாம் கட்டுனா சீக்கிரமா கட்டி முடிச்சுடுவோம் ஆனா இந்த ஒரு சிலையை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. எட்டு ஒன்பது வருஷம் ஆயிருக்கு. அப்போ இது எவ்ளோ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

ஒரு சிலையைத் தான் first நிறுவினாங்க. அது வந்து இப்பவும் நினைவு சின்னமா பிரேசில் நாட்டுல இருக்கு. அப்போ வந்து இப்போ கிறிஸ்துவ சிலை கட்டணும்னு ஒரு கோரிக்கை வந்து இளவரசி கிட்ட கொண்டு போனாங்க ஆனா அதை வந்து இளவரசி வந்து பெருசா எடுத்துக்கல. ரெண்டாவது தடவையா அந்த மலையில வந்துட்டு ஒரு பெரிய சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திரும்பவும் கோரிக்கை வந்து வச்சுகிட்டே இருந்துருக்காங்க இளவரசி கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயித்தி இருவத்தி ஒண்ணுல அப்பறம் வந்து பிரேசில் நாட்டுல வந்த ஆஹ் நிறைய மக்கள் இருந்ததால, ஒரு அப்பறம் இது மக்கள் நிறைய பேரு இருந்ததால மக்களோட ஆதரவையும் வச்சு சிலையை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உம் ரெம்ப பெரிய கோரிக்கையா வச்சாங்க.

ஏந்துன மாதிரி அப்படி தான் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா, அது கிறிஸ்து வந்து ஒரு அமைதியோட சின்னமா தான் இருக்கணும். அவரு வந்து, அவரோட கையை வந்து, திறந்து தான் வச்சு இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு கிறிஸ்து மீட்பர் சிலை கட்டுனாங்க. அப்பறம், இது வந்து உள்ளூர்ல இருக்கவங்க யாரும் இந்த சிலையை வடிவமைக்காம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

இந்த இந்த சிலையை வந்து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

உம் சீக்கிரமா இந்த சிலை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மின்தூக்கி அப்பறம் நடைபாதை இதெல்லாம் வச்சு மாத்தினாங்க. இந்த சிலை வந்து எப்போ~ எப்போவுமே மழையிலெல்லாம் மழையிலோ மழையில வெயில்ல எப்பவுமே strong ஆ இருக்கணுங்கிறதுக்காக எப்பவோ இதை வந்து சீரமைச்சுகிட்டு தான் இருக்காங்க. அடுத்து வந்து உலக அதிசயத்துல வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குறது சிச்சென் இட்சா, சிச்சென் இட்சான்னா அது வந்து ஒரு பிரமிடு தான். சிச்சென் இட்சாங்கிறது ஒரு பிரமிடு. இது வந்து மெக்சிகோ நாட்டுல தான் இருக்கு. மெக்சிகோங்கிற நாட்டுல யுகட்டான்கிற ஒரு நகரத்துல தான் இருக்கு. இது வந்து அப்போயெல்லாம் சிந்து நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னுட்டு இருக்கும். அந்த மாதிரி இது வந்து மாயன் மாயன் நாகரி~ நாகரிகங்கிற ஒரு காலத்துல சேர்ந்தது. இது வந்து கிபி அறுநூறாவது வருஷத்துல இருந்து ரொம்ப இந்த நாகரிகம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுருச்சு. இந்த சிச்சென் இட்சாங்கிற நகரமும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுருச்சு. கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல வந்து தொல்ட்டெக்ங்கிற ஒரு அரசன் வந்து, மெக்சிகோவுல இருந்து படை படையெடுத்து வந்து இந்த மாயன் மாயன் நாகரிகத்தை சேந்தவங்க மேலயெல்லாம் போர் தொடுக்கறாங்க அப்படி போர் தொடுக்கும் போது இந்த சிச்சென் இட்சாவ வந்து அவங்க தலைநகரம் ஆக்கிகிட்டாங்க. அந்த காலத்துல வந்து கட்டட பணி எல்லாமே மாயனோ அப்பறம் தொல்ட்டெக் பா~பாணியோ, இது இரண்டுமே கலந்தாப்புல தான் இருக்கும். ஆயிர~ ஆயிரத்தி அறுநூத்தி இருநூத்தி இருபத்தி ஒண்ணாவது வருஷமெல்லாம் அங்க ஒரு புரட்சியே நடந்துச்சு. அப்போ தான் இந்த சின்~ இந்த மாயன் நகரன் காலத்துலேயே அவங்க நிறைய கோவில் கட்டி இருக்காங்க ஆனா ரொம்ப புகழ் பெற்று ரொம்ப இன்னை வரைக்குமே இது உலக அதிசயமா காண்றது இந்த சிச்சென் இட்சா மட்டும் தான்.

அது வந்து ஒரு அரசோட சொத்து. சிச்சென் இட்சாங்குறது. ஆனா இது வந்து மெக்சிகோ தான் இப்போ அதை இந்த மெக்சிகோ தான் இதோட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 இது வந்து நினைவு சின்னமா, இரு~ நினைவு சின்னமா மெக்சிகோ நாட்டுக்கு வந்து சிச்சென் இட்சா வந்து ஒரு நினைவு சின்னமா இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும்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 இந்த சிச்சென் இட்சா வந்து நிறைய பேரு வந்து சுத்தி பாக்கறதுக்காக வர்றாங்க. சுற்றுலா பா~ சுற்றுலாவுக்கெல்லாம் வர்றவங்க எல்லாம் அது வந்து ஒரு கோட்டை அப்படிங்குறாங்க. ஆனா அது வந்து ஒரு கோவில். ஆஹ் கோட்டைக்கு கீழே நிறைய படி. அந்த கோவிலுக்கு கீழ நிறைய படி இருக்கு அப்பறம் அது வந்து ஒரு கலாச்சாரம்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 சிச்சென் இட்சா வந்து ஒரு, ஒரு சுற்றுலாத்தலமா வந்து அறிவிச்ச ஆண்டு வந்துட்டு எ~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

பெட்ரா, பெட்ரால என்ன என்ன அதிசயம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தோம்னா ஆஹ் இது வந்து அந்த அரேபிய நாட்டுல தான் இருக்கு. அரேபியா அரேபியன்னாவே நமக்கு தெரியும். அரேபியனாவே பாலைவனம் தான்.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 அரேபியா நா~ இந்த உலக பெட்ராங்கிறதுல வந்துட்டு நம்ம இப்போ என்ன என்ன இருக்கு? அதை எப்படி கட்டுனாங்க? அப்பறம் இது என்ன? இதை வந்து யாரு கட்டுனாங்க?

so இந்தியாவிற்கு வந்த துருக்கியர்கள் இவங்கதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சுல்தானியர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த சுல்தானியருடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்தவங்கதான் யாரு அப்படின்னா இந்த முகலாயர்கள் அதாவது சுல்தான் உடைய வீழ்ச்சியை ஏற்படுத்தி இந்தியாவுல ஒருத்தன் தன்னுடைய நிலையாண்மையை ஏற்படுத்தியவங்கதான் யாரு அப்படின்னா முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்தியாவுல தன்னுடைய முதல் ஆதிக்கத்தை செலுத்தியவர் யாரு அப்படின்னா முகலாயர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாபர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் so அப்போ பாபர் எதுக்காக இந்தியாவுக்கு வரணும் இந்தியாவுல வந்து முகலாயர்கள் அப்படிங்கிற ஆட்சியை தொடங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபருடைய சொந்த பூர்வீக பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய ஆசியால இருக்கிற அஹ் ஒரு பகுதி அதுக்கு பேரு பர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய தந்தை அந்த பகுதியதான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு அவருடைய தந்தை யாரு அப்படின்னா உமர் ஷேக் மிர்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க so அங்க ஏற்பட்ட இனக்கலவரத்தின் காரணமாக இன ஒதுக்கீடு காரணமாக பாபர் தன்னுடைய சொந்த பகுதிகளல்லாம் விட்டுட்டு நேரா என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு வாராரு so அதன் மூலமாதான் இந்தியாவுல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வந்து முகலாயர்கள் அப்படிங்கிற ஆட்சி வந்து தொடங்குது அப்ப இந்த முகலாயர்கள் அப்படிங்கறவுங்க யாரு sir ஏன் அவங்களுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா முகல் அப்படிங்கற வார்த்தையில இருந்துதான் நமக்கு என்ன பெற்றது அப்படின்னா முகலாயர்கள் அப்படிங்கற பேரே வந்து பெறப்பட்டது so முகல் அப்படின்னா என்ன sir அப்படின்னா so முகல் அப்படி இருக்கு ஒரு சொல் இருக்குது அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா மங்கோல் அப்படி சொல்லுவாங்க so முகல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா மங்கோல் so மங்கோல் அப்படின்னா என்ன sir அப்படின்னா மங்கோலியர்களுடைய வம்சாவழிதான் யாரு அப்படின்னா அந்த முகலாயர்கள்

so அந்த காலத்துல இருந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா செங்கிஸ் கான் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் so அவருடைய வம்சாவழியிலதான் அவுங்க தாயார் வந்தாங்க so துருக்கிய வம்சாவழியில இருந்து வந்தவர்தான் அவருடைய தந்தை அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆட்சியர் யாரு அப்படின்னா தைமூர் நம்ம ஏற்கனவே தைமூர பத்தி பார்த்திருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு நம்முடைய இந்தியாவுல டெல்லியை முற்றுகையிட்டவர்தான் தைமூர் இவங்க ரெண்டு பேருடைய வம்சாவழிக்கு பிறந்தவர்தான் யாரு அப்படின்னா பாபர் so அந்த பாபர்தான் இந்தியாவுல தன்னுடைய முதல் நிலையாண்மையை ஏற்படுத்துவாரு so அதான் first தான் பார்க்கப்போறோம் so first உ நம்ம பார்க்கக்கூடிய முகலாய அரசர் யாரு அப்படின்னா பாபர் so okay sir பாபர் ஏன் sir இங்க வரணும் அவுங்க அப்பா வந்து பர்கானாதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு திடீர்ன்னு அவருடைய மறைவு ஏற்படுது அந்த மறைவுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய சொந்த பகுதி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இனக்குழுக்கள் அங்க இருக்கிற ஒரு மூன்று இனக்குழுக்கள் அவர வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சி செய்ய விடாம தடுக்குறாங்க அவங்க யாரெல்லாம் sir அப்படின்னா உஸ்பெக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க உஸ்பெக்குகள் யாரு அப்படின்னா துருக்கிய இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சபாதி அப்படின்னு சொல்லுவாங்க சபாதி இரண்டாவது வந்து சபாரி சபாதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுங்க வந்து அஹ் சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவங்க மூணாவது பார்த்தீங்கன்னா உதுமானிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உதுமானிக் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தண்ணி இஸ்லாமியப் பிரிவைச் சேர்ந்தவங்க அப்ப இந்த மூன்று இனக்குழுக்கள் பாபருக்கு மிகப் பெரிய நெருக்கடி கொடுக்கிறாங்க அதனால பாபர் என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கு ஏத்தாப்புல ஒரு பகுதி வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்து விலகி எங்க வர்றாரு அப்படின்னா தென் கிழக்கு ஆசியா நாட்டோட வச்சு என்ன செய்யலாம்ன்னா

so அவர் இந்தியாவுக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி பண்ணுவாரு அதுதான் ஆயிரத்தி ஐ~ ஐந்நூத்தி இருவத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் நான்கு ஆண்டுகள்தான் இந்தியாவ என்ன பண்ணுவார் அப்படின்னா நிர்வாகம் பண்ணுவாரு so அவர்தான் இந்தியாவுல முகலாயர்கள் ஆட்சியை நிர்வாகம் பண்ணவர் sorry அஹ் நிர்மாணித்தவர் இப்ப பாபர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அவருடைய full பேரு என்ன அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர் ஜாகிருதீன் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க so அவருடைய அப்பாதான் யாரு அப்படின்னா உமர் ஷேக் நிர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா பேரு என்ன அப்படின்னா உமர் ஷேக் நிர்ஷா உமர் ஷேக் மிர்சா அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய தந்தை so தந்தைதான் பர்கானாவ ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரு வாராரு so இந்தியாவினுடைய எல்லைப் பகுதிக்கு எப்ப வருவாரு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல அவருடைய எல்லைப் பகுதிக்கு வாராரு so அது எல்லைப் பகுதி அப்படின்னா லாகூர் so இந்தியாவுல முதல் முதல் லலாகூர் பகுதியதான் பாபர் வந்து enter பண்றாரு so அங்க வந்து ஒரு ஆளுநரை வந்து தடுக்கறாரு அவர்தான் யாரு அப்படின்னா தௌலத் கான் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க actual ஆ வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியாவுக்கு வெளியே வந்து காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இந்தியாவுல அப்ப என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா சுல்தானேட் உடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த இப்ராஹிம் லோடி தன்னுடைய மேலாண்மையை நிறுவுவதற்காக தன்னுடைய இனகுழுக்களை சாராத இருக்கிறவங்களை என்ன செய்யறாருன்னா ஒடுக்குறாரு அதனால அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு கடிதத்தை பாபருக்கு அனுப்புறாங்க அதன் அழைப்பின் பேரிலதான் பாபர் இந்தியாவுக்குள்ள வாராரு so இருந்தாலும் அந்த கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு தலைவர் பாபரை எதிர்க்கிறாரு அதான் ஆயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தி அஞ்சு லாகூர்ல யார் எதிர்க்கிறாருன்னா தௌலத் கான் லோடி பாபரை எதிர்க்கிறாரு பாபர் அவரை எதிர்கொள்றாரு அந்த போர்ல வெற்றியும் அடையிறாரு so அந்த வெற்றிக்கு பிறகு என்ன செய்றாருன்னா பாபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு போரை சந்திக்கிறாரு அந்த போர் தான் என்ன போர் அப்படின்னா முதல் பானிபட் போர் அப்படீன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதலாம் பானிபட் போர் அப்படிங்கிற ஒரு போர் நிகழ்த்துறாங்க இந்த போர்ல அவர் யார எதிர்கொண்டிருப்பார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி அப்படிங்கிற அஹ் சுல்தானிய அரசரைதான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எதிர்கொண்டிருப்பாரு அந்த போர்ல பாபர் வெற்றி பெற்றிருப்பாரு